மிகவும் நல்லது அதே சமயம் சளி, இருமல், ஆஸ்துமா மற்றும் பிரச்சனை உள்ளவர்கள் கம்பை குறைந்த அளவு தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா, அது குளிர்ச்சி தன்மையா இருக்கறதுனால ஒரு fever ஓ இல்லை அப்படின்னா சளித்தன்மையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் அதோட அதோட ஆஸ்துமா தன்மையை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துகளோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஊட்டச்சத்து என்பது மனித உடல் இயங்குவதற்கு தேவைப்படும் சக்தியினை வழங்கக் கூடியது ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியமாகும் உலக மக்கள் எல்லாம் வாழ்க்கையிலும் முறையிலும் அடைந்து வருவதனால் எல்லா வயதினருக்கும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துகொண்டு செல்வதற்கு முக்கியமானதாகும் ஊட்டச்சத்து தொடர்பான வகைகள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஊட்டச்சத்துக்கெல்லாம் புரதம், கொழுப்பு, நார்சத்து, உயிர்ச்சத்துக்கள் vitamin கள் என நிறைய வகை சொல்லலாம். இவற்றுல புரதமானது பால், இறைச்சி, பாலாடைக்கட்டி, மீன், முட்டை போன்ற உணவுகளிலும் காணப்படுகின்றன கொழுப்பானது எண்ணெய் வகைகள், நெய் வெண்ணெய் போன்ற உணவுகளிலும் நார்சத்தானது வகைகளான கோதுமை, நெல் போன்றவற்றையும் காணப்படுகிறது vitamin சத்துக்கள் பருப்பு அஹ் பச்சைக் காய்கறிகள், பழங்கள், உளுந்து, போன்ற தானிய வகைகளும் அதிக அளவில் காணப்படுகின்றன ஊட்டச்சத்துல அதிக முக்கியம் தருவது எதுனா ஊக்குவிக்கவும் பாரம்பரியமிக்க உடலின் செல்~ செயல்பாடுகளை தேவையான ஆற்றலை உணவிற்கு கொடுக்கவும் கிடைக்~ கிடைக்கப்பெறும் ஊட்டச்சத்துக்களை நமக்கு அளிக்கின்றன சத்துணவு ஆரோக்கியத்திற்கு மூலமாகும் நோய்களை எதிர்த்து போராடவும் வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது அத்துடன் நீரிழிவு, மாரடைப்பு, இதயப்குருதி குழாய்களும் ஆகியவற்றில் ஆபத்துக்கள் குறைத்து ஆயுட்காலத்தை அதிகரிக்க ஊட்டச்சத்துக்களே ஆகும் ஊட்டச்சத்தின் இளம் குழந்தைகள், மரணத்திற்கு காரணமாக குளம் இளம் குழந்தையின் பருவத்தின் ரத்தப் புற்று ஏற்படுகின்றன அயோடின் குறைபாடுகள் காரணமாக கர்ப்பம் கலைதல், குழந்தை இறந்து

அதிக அதிக எரிசக்தி நிறைந்த, நிறைவுற்ற கொழுப்பு கட்டுப்பாடற்ற சர்க்கரை அல்லது sodium நிறைந்த உணவுகளை மக்கள் அதிக அளவில் உண்கின்றனர் போதுமான அளவுக்கு பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்துகள் மற்றும் முழு தானியங்கள் ஆகியவற்றை உண்ணுவதில்லை. இது உடல் ஆரோக்கியமற்ற சமுதாயத்தை தற்போது உருவாக்கி வருகின்றன ஊட்டச்சத்து முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை மக்கள் பெற உணவு முறையில் இருக்கும் கலாச்சார வேறுபாடுகள் சம்பாதிக்கும் திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு எல்லா வயது பிரிவினர்களையும் ஒன்றிணைப்போம் ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது. இதை உருவாக்கி செயல்படுத்தும்போது, எம்மையும் எமது வருங்கால சந்ததியினரையும் சிறந்த சுகதேகம் விரைவில் அதை உருவாக்கி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற சான்றோர் வாக்கினை நிரூபிக்க முடியும். இன்று நிலையில் உணவு பழக்கத்தை மாறுதலும் குறைந்த உடல் செயல்பாடுகளும் உலகெங்கும் வளர்ந்து வரும் ஒரு

ஆனா அவன் எங்க கண்ணு முன்னாடியே மின்னல் தாக்கப்பட்டு இறந்தானே அதுக்கு என்ன சொல்ல போற அப்படீன்னு கேக்கவும். அது என்ன பனம்பழம் விழுந்த கதை தான். பயங்கரமான வானிலை அந்த இடத்துல மின்னல் வெட்டி இருக்குது. அவன் அந்த மின்னலுக்கு இரையாயிருக்குறான் அவ்வளவு தான் அப்படீன்னு சொல்லி வேகமா தன்னோட குதிரைய மயானத்த நோக்கி விடுறான் யூசுஃப் கான். இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துல மாடில தூக்கம் வராம சுத்தீட்டிருக்குறான் அருள். அந்த நேரத்துல அருளோட அம்மா மேல வர்றாங்க. வந்தவங்க என்னடா அருளு தூக்கம் வராம சுத்தீட்டிருக்கிறியா. ஆமாம் அம்மா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படீன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா டேய் நீ தேவையில்லாத விஷயங்கள போட்டு குழப்பாதே. நம்ம ஊரு மயானத்துக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நம்ம ஊரை புலித்தேவர் மகாராசா ஆண்டாரு தெரியும்ல ஆமாம் தெரியும். அவரோட கஜானா செல்வங்களெல்லாம் இந்த மயானத்துல தான் எங்கயோ புதைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு வரலாறு உண்டு. இந்த போர் செஞ்சி ஜெயிச்ச கூட ரொம்ப நாள் தங்கி இருந்து அந்த மயானம் full ஆ தோண்டி அலசி பாத்துட்டானாம். ஆனா அவனுக்கு வெறும் மண்டை ஓடுகள் தான் கிடைச்சுச்சாம். அந்த புதையல்களை பொதைச்சவரு யாரு தெரியுமா அப்படீன்னு கேக்கவும். யாரு அப்படீன்னு ஆச்சசர்யத்துல கேக்கறான் அருள். உன்னோட தாத்தனுக்கும் தாத்தன் புலித்தேவரோட கஜானா துறையில வேலை பாத்த வேலுமணி தேவர் தான்டா. நிஜமா அவர் தான் புதைச்சாரா அப்படீன்னு ஒரு கேள்வியை கேக்கவும் சொல்ல போனா அங்கே இருந்த வெட்டியான் மார்த்தாண்டம் அப்படிங்கற ஒருத்தன் தான் அதை புதைச்சது. அதுக்கு அவனுக்கு திட்டங்களெல்லாம் வகுத்து கொடுத்தது உங்க தாத்தா தான். உங்க கொள்ளு~ எள்ளு தாத்தா தான். எப்படியாவது புலித்தேவர் கிட்ட அவரோட செல்வங்கள கொடுத்து நாட்ட இந்த பாளயத்த மீண்டும் மீட்கணும் அப்படீங்கற ஒரு எண்ணத்துல தான் உங்க எள்ளு தாத்தா அதை பண்ணாரு. ஆனா அந்த செல்வத்த ரெண்டாவது எடுக்க முடியாமலே போயிடுச்சு அப்படீன்னு சொல்றா சீனி அம்மா. என்னம்மா இந்த காலத்துலயும் இதெல்லாம் நீ நம்பிட்டிருக்கறியா அப்படீன்னு கேட்கவும். அந்த மாதிரி தானே எல்லாம் நடக்குது. அதுனால தான் உங்க அப்பாவும் அந்த மயானத்துல அந்த புதையல் கிடைக்குமா அப்படீன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படீன்னு சீனி அம்மா சொல்றா. இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட அந்த காட்சிகள் ரொம்ப வித்யாசமா இருந்துச்சு அருளுக்கு. வெட்டியான் தூக்கி போடற மாதிரி காட்சிய கண்டான்.

சண்டி துர்கா கோயில் தெரியும் இல்லயா? ஆமாம் தெரியும் அப்படீன்னு அருள் சொன்னதும் அந்த துர்கா கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்ரா. இந்த புதையல தேடி போறவங்க யாரா இருந்தாலும் அந்த சண்டி துர்கைக்கு கோபமூட்டி அவகிட்ட அறை வாங்கி ஓடி போயிடுவாங்க இல்லனா செத்து போயிடுவாங்க. ஆனா உங்க அப்பா இன்னும் எதிர் நீச்சல் போட்டு தேடிட்டிருக்காரு. அதுவும் நம்ம பூர்வீகம் இது court ல நமக்கு தீர்ப்பாகி வந்தப்பறம் அவரோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படீன்னு சொல்றாங்க சீனி அம்மா. எதனால அந்த வீடு கிடச்சப்புறம் இவ்வளோ வேகம் வந்துச்சு அப்படீன்னு கேக்கவும் அந்த வீட்ட புதுப்பிக்கலாம்னு ready பண்ணும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிலவறை கதவு போறதை உங்க அப்பா பாத்தாரு. அந்த நிலவறை கதவு வழியா போகும் போது ரொம்ப தூரம் கொண்டு போயி பழைய கோட்டைக்கு கொண்டு போற பாதையா இருந்திருக்கும் அப்படீன்னு உங்க அப்பா கண்டு பிடிக்கிறாரு. ஆனா ரொம்ப நாளா ஆயிட்டதால அந்த பாதை சரியா இல்ல. ஆனா அந்த நிலவறை பாதைக்குள்ள ஒரு அறை இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள புலித்தேவரோட ஓவியங்கள், உங்க கொள்ளு தாத்தாவோட ஓவியம், எள்ளு தாத்தாவோட ஓவியம், இன்னும் சில வெள்ளைக்காரங்களோட ஓவியங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் உங்க அப்பா எடுத்து bureau க்குள்ள வெச்சிருக்காரு. அந்த இருந்த சில குறிப்புகள்ல இருந்த மாபெரும் செல்வத்த பத்தின குறிப்பை உங்க அப்பா படிச்சுகிட்டு தான் இவ்வளவு வேகமா இருக்கிறாரு அப்படீன்னு சொல்லவும். அம்மா நிஜமா அந்த மாதிரி பட்ட ஓவியங்களெல்லாம் இன்னும் இருக்குதா? அதோட மதிப்பு உனக்கு தெரியுமா அம்மா. நிஜமாவே அப்பா கிட்ட தான் இருக்குதா அப்படீன்னு ஆச்சர்யத்துல கேக்கறான் அருள். இதோ இரு ஒரு நிமிஷம் நான் வர்றேன் அப்படீன்னு சொல்லி மாடிலேருந்து இறங்கி போறாங்க சீனி அம்மா. கொஞ்ச நேரத்துலயே அவங்களோட முந்தானைக்குள்ள எதையோ வெச்சுட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அதை அப்படியே அருள் கிட்ட காமிக்கறாங்க. அதை பாத்ததுமே அருள் கேக்குறான் ஏம்மா என்னோட படத்தையே எங்கிட்ட வந்து காமிக்கிற அப்படீன்னு கேக்குறான். டேய் இது உன்னோட படம் இல்லடா உன்னோட எள்ளு தாத்தா வேலு மணி தேவரோட படம்டா அப்படீன்னு சொன்னதும் அவனோட கண்கள் ஆச்சசர்யத்துல விரிஞ்சு போகுது. கதையோட இன்னொரு பக்கத்துல அந்த மயானத்துல இருந்து

விலாவரியா சொல்றாரு. அதன் மூலம் அதே போல ஒற்றர்களை வைத்து அதுக்கப்புறம் நவாபோட படைகள் அந்த தேவி சிலையைத் தொட்ட போது நடந்த விபரீதங்களையும் எடுத்து சொல்றாரு. இதைக் கேட்ட புலித்தேவருக்கு உடலெல்லாம் ஒரு சிலிர்ப்ப உண்டாக்குது. பக்கத்துல இருக்க கூடிய கைலாச அடிகளை பாக்குறாரு. உங்களுக்கு இதைப் பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படீன்னு புலித்தேவர் கேட்கவும் ஓரு காலத்துல நம்ம பாளையத்துல அபாலிகர்கள் அப்படி சுடுகாட்டில இருந்து வாழக்கூடிய அகோரிகள் சுத்தி வந்ததா சொல்லுவாங்க. அவங்க ருத்ர தேவதையா கூட அது இருக்கலாம். ஒரு காலத்துல அதோட பசி ரொம்ப அதிகமாகி அவங்களுக்கு பலி கொடுக்க முடியாம அந்த தேவதைய மண்ணுக்குள்ள அடைச்சு வெச்சுட்டதா சொல்லுவாங்க. சொல்றதை பாத்தா அந்த ருத்ர தேவதை தான் சின்னமஸ்கா அப்படீங்கற பெயர் கொண்ட அந்த தேவதை. அது தான் வெளியே வந்து வந்த உடனேயே இப்போ பலிகளையும் கேக்குது அப்படீன்னு சொன்னதும் புலித்தேவர் இதனால பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படீன்னு கேக்குறாரு. ஆமாம் அவளோட பசி மட்டும் அடங்கலைன்னா அந்த ஊருல பஞ்சம், பிணி தலை விரிச்சாடும். குழந்தைங்க ஊனமாட்டும் மொடமாவும் பொறக்கும். மரணங்கள் அடிக்கடி நிகழும் அப்படீன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே புலித்தேவர் எனக்கு அந்த தேவதைய உடனே தசி~ தரிசிக்கணும் வேற எதுக்காகவும் இல்ல. செல்வங்கள் போனால் போகட்டும். வந்துச்சுன்னா அடுத்த போர்ல ஜெயிக்கலாம். அப்படி இல்லன்னா கூட அந்த தேவதைய சந்திச்சு என்னோட பாளையத்து மக்களுக்கு எதுவும் ஆக கூடாது அப்படீன்னு வேண்டனும் அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படீன்னு கேட்கவும் அந்த கைலாச அடிகள் வழி இருக்குது அந்த சிலைக்கு சின்னதா ஒரு கோயில கட்டணும். கோவில கட்டி அந்த சிலையோட பின் புறத்துல ஆணி அடிக்கணும். ஆணி அடிச்சு அதற்கு மூன்று காலமும் பூசை பண்ணணும். அப்படி இல்லன்னா ஒருத்தர் அந்த சிலைய தூக்கிட்டு கடலுக்குள்ள போய் அந்த சிலைய போடணும். அந்த சிலைய தலையில வெச்சு தூக்கிட்டு போறவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படீன்னு சொல்லும் போது அப்போ நாம மூன்று கால பூசைகள் கொடுக்கறது தான் சரியா இருக்கும் அப்படீன்னு சொன்னதும் அந்த கூட்டத்துல இருக்கற ஒருத்தன் நான் பூசை கொடுக்குறேன் அப்படீன்னு சொல்றான். சபாஷ் அப்படீன்னு புலித்தேவர் பாராட்டுறாரு. ஆனா கைலாச அடிகள் அவனை தடுத்து நிறுத்தி இதை சாதாரணமான ஆட்கள் விட கூடாது. அதர்வண வேதத்துல கற்றுத் தேர்ந்து மனம், உடல், ஆன்மா இவற்றைப் பிரித்தறிய தெரிந்த ஒரு கூட்டத்தால மட்டும் தான் அதை தெளிவா செய்ய முடியும் அப்படீன்னு சொல்றாரு. அது யாரு அப்படீன்னு கேட்கவும் ஜக்கம்மாவ குல தெய்வமா கொண்ட கம்பளத்தார்கள் தான் அதை செய்ய முடியும் அப்படீன்னு சொன்னவும் வேலு மணி தேவர் அப்போ நானும் மாறு வேடம் தரிச்சு அவங்க யாரயாவது ஒரு ஆள பிடிச்சு அதற்கான ஏற்பாடுகளை செய்றேன் ஏன்னா வரைந்து ஆட்களை தேடறதா ஒரு தகவல் வந்திருக்குது அப்படீன்னு வேலு மணி தேவர் சொல்லவும் அது உண்மை தான் அப்படீன்னு புலித்தேவரும் சொல்றாரு. அங்க இருந்து மாறு வேடம் அணிஞ்சு வேலு மணி தேவர் கம்பளத்தாரரை சந்திக்கிறதுக்காக கிளம்பிபோறாரு. அவர் கிளம்பி போகும் போது புலித்தேவர் கிட்ட கைலாச அடிகள் சொல்றாரு. நீங்க உங்க பாளையத்தை மறுபடியும் அடையணும்னா கண்டிப்பா அந்த ருத்ரதேவிய நீங்க சாந்தபடுத்தியே ஆகணும் அப்படீன்னு சொல்றாரு. அப்போது கிளம்பி போன வேலு மணி தேவர தடுத்து நிறுத்தி புலித்தேவர் ஒரு போல வேசம் போட்டு நானும் வர்றேன் அப்படீன்னு சொல்லி கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே அந்த சிலையோட சக்திய பாத்து வியந்து போன அந்த வெட்டியான் மார்த்தாண்டம் இருந்த புதையல்களையெல்லாம் ஒரு பெரிய வெண்கல பெட்டீல போட்டு சரியா அந்த சிலையோட பார்வை இருக்கற மாதிரி பட்ட ஒரு இடத்துல தனியா புதைச்சு வைத்தான். இந்த விஷயம்

கேட்குது. யூசுஃப் கானும் மாஃபூஸ் கானும் அந்த மயானத்துல வந்து சுத்தி பாக்கறாங்க. அங்க எண்ணற்ற குழிகள் சும்மா தோண்டப்பட்டு கிடக்குது. இன்னும் பல குழிகளும் புதுசா உண்டாக்கப்பட்டு மூடப்பட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாம் சிதறி கிடக்குது. அதெல்லாம் போர்ல இறந்து போன வீரர்கள் புதைக்கப்பட்ட இடம் அப்படீங்கற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குறான். இன்னும் சில குழிகள் எதுக்காக தோண்டப்பட்டு அப்படியே இருக்குது அப்படீன்னு மாஃபூஸ் கானை பாத்து யூசுஃப் கான் கேட்கவும் அந்த குழிகள தான் நம்ம வீரர்கள் புதையல தேடி தோண்டறாங்க

செவிடன் அப்படீன்னு சொன்னான்ல அப்படி யூசுஃப் கான பத்தி கேட்கவும் ஆமாம் அப்படீன்னு யூசுஃப் கான் சொல்ற~ ஆஃபிஸ்~ மாஃபூஸ் கான் சொல்றான் அதற்கு யூசுஃப் கான் ஏன் கண்ணுல நம்பிக்கையில்ல அப்படீன்னு சொல்லிட்டிருக்கும் போதே பின்னாடி அந்த வெட்டியான் வந்து நிக்கிறான். அங்க வந்த யூசுஃப் கான் கேக்குறான். டேய் கஜானாவுல இருந்த பொற்காசுகளெல்லாம் எங்கடா இருக்கு அப்படீன்னு கேக்குறான். எதுவும் கேக்காத மாதிரி act பண்றான் அந்த வெட்டியான். இன்னும் சத்தமா கேக்குறான். டேய் செவிடன் போல நடிக்காதடா உண்மைய சொல்லு அப்படீன்னு யூசுஃப் கான் சொல்லவும் அவன்

மாஃபூஸ் கான் கிட்ட சொல்றான் டேய் என்னடா இவன் தோள்ல ஒரு தேள் இருக்குது அது கூட தெரியாம போயிட்டிருக்கான் பாரு அப்படீன்னு சொல்றான். அதை கேட்ட வெட்டியான் உடனே கையெடுத்து தன்னோட தோள தட்டி விடறான். ஆ மாட்டிக்கிட்டியா அப்படீன்னு சொல்லி அவனோட தோள ஒரு கையால பிடிச்சு இழுக்கறான் யூசுஃப் கான். எப்போ நீ செவிடன் இல்ல அப்படீங்கற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சோ அப்போவே உனக்கு அந்த கஜானாவில் இருக்க கூடிய செல்வங்கள் இருக்கிற இடமும் தெரியும் அப்படீன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மாஃபூஸ் கான் இவன கட்டி நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போவோம். இவன் கிட்ட இருந்து உண்மைய எளிதா வர வச்சிடலாம் அப்படீன்னு சொல்லி அந்த வெட்டியான மாஃபூஸ் கான் கிட்ட ஒப்படைச்சுட்டு அந்த சிலை இருந்த பக்கமா திரும்பறான். அந்த சிலைய யூசுஃப் கான் பக்கத்துல உட்கார்ந்து பாக்கறான். எவனோ கலை உணர்ச்சியே இல்லாத ஒருத்தன் இதை உண்டாக்கி இருக்கான்னு தெளிவா தெரியுது. சரி இதை எங்க கொண்டு போய் வைக்கலாம். நம்மளோட போர் பட்டறைக்கு கொண்டு வைக்கலாம் அது தான் சிறந்த இடமா இருக்கும் அப்படீன்னு அந்த சிலைய தொடறதுக்கு போறான் யூசுஃப் கான். அந்நேரத்துல அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்க கூடிய மரத்திலேருந்து ஏதோ மாலை மாதிரி அவன் மேல வந்து விழுது. என்னடா மாலை மாதிரி இருக்கே அப்படீன்னு வியந்து பாக்கறான் யூசுஃப் கான். ஆனா அதை சுதாகரிக்கறதுக்கு முன்னாடி அந்த மாலை மாதிரி விழுந்த ஒரு மலைப் பாம்பு அவனோட உடலை இறுக்க ஆரம்பிக்குது. அதுல பயந்து போன யூசுஃப் கான் மாஃபூஸ் மாஃபூஸ் காப்பாத்து காப்பாத்து அப்படீன்னு கீழ விழுந்து உருளுறான். உடனே அங்க வந்த மாஃபூஸ் கான் தன்னோட வாளை எடுத்து எப்படியோ அங்கேயும் இங்கேயும் வீசி அந்த மலைப் பாம்பை கொன்னு யூசுஃப் கான மலைப் பாம்போட பிடியிலிருந்து விடுவிக்கிறான். அப்படியே கீழ உட்கார்ந்து அந்த சிலைய பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான் யூசுஃப் கான். இது ஏதோ சதி புடிச்ச சிலை இந்த பக்கமே இருக்க வேண்டாம் வா கிளம்பிடலாம் அப்படீன்னு சொல்லி யூசுஃப் கான் மாஃபூஸ் கான கூட்டிட்டு கிளம்பி போறான். அந்த வெட்டியானும் இன்னும் பயம் கலந்த பார்வையோட அந்த சிலைய பாத்துட்டு அங்கிருந்து நகர்ந்து போறான். இன்னொரு பக்கத்துல அருள் மணி அப்படியே ஸ்தம்பிச்சு போயி நிக்கறான். என்னடா இவ்வளவு ஆச்சசர்யப்பட்டுட்ட

விஷயத்த பாத்தா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படீன்னு அருள்மொழி சொல்றான். என்னடா ஏதாச்சும் விபரீதமா பண்ணாரா அப்படீன்னு கேட்கவும் ஆமாம் சுடுகாடு வழியா வந்தேன். அந்த வெட்டியான அந்த புதையல பத்தி எல்லாம் சொல்லவும் அப்பா கிட்ட அதை பத்தி கொஞ்சம் கேட்டேன். அவரு அதை பத்தியெல்லாம் எதுவும் இல்ல அப்படீன்னு சொல்லிட்டு அங்க போயி அந்த வெட்டியான கழுத்த நெரிச்சு அந்த புதையில போடறத நான் பாத்தேன் அப்படீன்னு சொல்லவும் சீனி அம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரத்துல முத்துராமலிங்கனும் மேல வர்றாரு. ஏன் இங்க நின்னு சிணுங்கிட்டிருக்கிற அப்படீன்னு முத்துராமலிங்கம் கேக்கவும் ஒண்ணும் இல்லைங்க அப்படீன்னு கண்ணீர தொடச்சுட்டு சொல்றா. கையில இருக்கறது என்ன அது என் தாத்தன் வீட்டு சொத்தாக்கும் அப்படீன்னு அவர் சொல்லவும் சரி தான் அவன் கிட்ட எல்லாத்தையும் உளறை வச்சிட்டியாக்கும் அப்படீன்னு முத்துராமலிங்கம் கேக்குறாரு. அதுக்கு அருள்மணி என்னப்பா நினைச்சுகிட்டிருக்கீங்க புதையல எடுத்து நீங்களே வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படீன்னு கேக்கவும் அதுக்கு முத்துராமலிங்கம் ஆமாம் நான் எடுத்தா அது எனக்கு தான் அது எனக்கு மட்டும் இல்ல அது உனக்கும் தான் அப்படீன்னு சொல்றாரு. அதுக்கு அருள்மணி அப்படியெல்லாம் எதுவுமில்ல. இந்த பூமியிலிருந்து கிடைக்கிற எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படீன்னு அருள்மணி சொல்லவும் நீ இப்படியெல்லாம் ஏதாச்சும் பேசுவேன்னு தெரியும் அதுனால தான் உனக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு இதை நினச்சேன் அப்படி முத்துராமலிங்கம் சொல்றாரு. அவரே மேலும் சொல்றாரு எனக்கு ஜாதகத்துல புதையல் கிடைக்கணும் அப்படீன்னு விதி இருக்கதாகவே சொல்லியிருக்காங்க. அது நடக்க போறது மாதிரி இருக்குது நீ தேவையில்லாம உட்கார்ந்து குட்டைய குழப்பிட்டிருக்காதே. நாம சந்தோஷமா இருக்கணும். நம்மள பாத்து சந்தி சிரிக்கறதும் உன் கையில தான் இருக்குது அப்படீன்னு முத்துராமலிங்கம் சொல்லிட்டு மாடியிலருந்து கீழ இறங்கும் போது அந்த பாட்டியும் மேல வர்றாங்க. ஏன்டா இப்படி கத்தீட்டிருக்கீங்க அப்படீன்னு சொல்லும் போது உன் பேரன ஒழுங்கா இருக்க சொல்லிட்டேன் தேவையில்லாம பிரச்சனை பண்றான் அது குடும்பத்துக்கு நல்லதில்ல அப்படீன்னு சொல்லி முத்துராமலிங்கம் அங்கருந்து கிளம்பி போறாரு. அருள்மணி கோபத்துல முத்துராமலிங்கம் போன திசையையே பாத்துட்டிருக்கிறான். அருள்மணி அங்கருந்து நேரா bore போட்டுட்டிருந்த அவங்களோட தோப்புக்கே தூங்க போனான். அங்க போய் சோகமா உட்காந்திருக்கிற அவன பாத்து அம்புலி கேக்குறாரு என்னாச்சு தம்பி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படீன்னு கேக்கவும் ஆமாம் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அப்பாவோட போக்கு சரியில்ல அப்படீன்னு அருள்மணி சொல்றான். அதை கேட்டு அம்புலியும் ஆமாங்கைய்யா நீங்க சொல்லலாம்

கம்பளத்தான் ஒருத்தனை வர வச்சு பூசை செய்ய போறாராம். அது மூலமா இன்னைக்கே புதையல் இருக்குற இடம் தெரிஞ்சுருமாம் அப்படீன்னு அம்புலி சொல்லவும் உனக்கு அந்த புதையல் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குதா. அந்த புதையல் மட்டுமே இல்ல அந்த சண்டி தேவி மேலயும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த புதையல எடுக்க போறவங்கள அவங்க சாகடிச்சிருவாங்க அப்படீங்கற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்குது அதை நானும் நம்பறேன். அதனால தான் அந்த சின்னமத்தான் தேவிய சமாதான படுத்திட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உங்க அப்பாவும் இதை try பண்றாரு அப்படீன்னு சொல்லவும் என்ன நினைச்சுக்கிட்டிருக்கீங்க? இந்த காலத்துல இதையுமா நம்பிட்டிருக்கீங்க. அங்க முதல்ல புதையல் இருக்கிறதே பெரிய doubt அந்த நேரத்துல நீங்க இப்படி பண்ணீட்டிருக்கீங்க அப்படீன்னு சொல்லவும் அம்புலி அப்போ நீங்க புதையல் இருக்கறதே நம்பலையா அப்படீன்னு கேக்கவும் எப்படி நம்பறது ஏதாவது எழுதி வச்சிருக்குதா பட்டயம் இருக்குதா அப்படீன்னு கேக்கவும் இருக்குதே அதை பாத்து தான் உங்க அப்பாவே நம்பினாரு அப்படீன்னு சொல்லவும் எங்கப்பா நம்பினாரா ஆமாம் உங்க தாத்தா வீட்டு மரப்பெட்டிக்குள்ள ஓவியங்கள் இருந்துச்சு. அதுக்குள்ளயே ஒரு ஓலைச்சுவடியும் இருந்துச்சு. அதுல தான் எல்லாம் எழுதபட்டிருந்துச்சு அப்படீன்னு சொல்லவும் நீ அதை பாத்தியா அப்படீன்னு கேட்டான் அருள்மொழி. அதாவது அம்புலியும் ஆமாம் அந்த பெட்டில இருந்து எடுக்கும் போது நானும் அப்பா பக்கத்துல தான் இருந்தேன். அது ராஜாவுக்கு எழுதப்பட்ட ஒரு ஓலை. அதுல ஒரு ஒற்றன் புலித்தேவரையும் அவருக்கு அந்தரங்க சேவகர்களையும் அடையாளம் கண்டுபிடிக்கறத்துக்காக வரையப்பட்ட அந்த ஓவியங்களை திருச்சிக்கு கொடுத்தனுப்பினப்ப

ஒரு இடத்துல ஒளிச்சு வெச்சிருக்கிறதாகவும் அந்த இடத்துல இருக்கிறத ஏதாச்சும் கம்பளத்தான் வர வெச்சு பூசை செஞ்சா அவன் தெளிவா காட்டி கொடுத்துடுவான் அப்படீங்கற ஒரு விஷயத்தையும் அந்த யூசுஃப் கானால துன்புறுத்தப்பட்டு

நிதி finance finance அ பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இப்போ நாம் வாழ்ற வாழ்க்கை பணத்தை நோக்கிதான் போற பயணமா மாறிருச்சு பணம் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் இப்போ பணம்தான் அந்த நிதியை எப்படி நம்ம manage பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை கேட்டாலும் எங்க அப்பா கையில காசுருக்கு எப்போ பாத்தாலும் காசே கையில நிக்கிறதில்லைப்பா சம்பளம் வாங்கினேன்னா ரெரண்டு மூணு நாளில காலியாயிருது இதேதான் எல்லாத்துக்கும் பேச்சு நாம மாசம் full ஆ உழைக்கிறோம் ஆனா ஏன் நம்மகிட்ட சம்பளம் கையில நிக்கிறதில்ல அந்த கேள்வி இருக்குல்ல அதுக்கான காரணம் நம்ம correct ஆன நிதியோட planning பண்ணாததுதான் அதுக்கான காரணம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்ம செலவீடு எவ்வளவு இருக்கு நம்மளால அதுல எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதை ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க இப்போ நூறு ரூபாய் சம்பாறிக்கிறீங்கன்னா அந்த நூறு ரூபாய்ல குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயை உங்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப இந்த இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எல்லாம் பணத்தை சேமிக்கலாம் எந்த வகையில் எல்லாம் சேமிக்கலாம் சிக்கனமா இருந்து நம்ம நிதியை பற்றாக்குறை இல்லாம எப்படி பாத்துக்கலாங்கிறதைதான் நாம பேசப்போறோம் நிதிப்பற்றாக்குறை எப்படி வருது முதல்ல அதுல ரெண்டு condition இருக்கு ஒரு condition தன்னை மீறி செலவு பண்றது கண்ணை மூடிகிட்டு நம்மகிட்ட இருக்கிற காசை யோசிக்காம செலவு பண்றது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னன்னே தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை மூலமா உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லாம போறது இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எதோ ஒரு பிரச்சனை வர்றது அந்த பிரச்சினையை தீர்க்கிறதுக்காக நிறைய நிதியை வந்துட்டு காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை

நம்ப கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை செலவு பண்றதை பத்தி பேசலாம் நமக்கு எது எதெல்லாம் அத்தியாவசியம்கிறதை முதல்ல நம்ம ஒரு list போடணும் நம்ம வீட்டுக்கு இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுனா உங்களுக்கு உங்க மனைவிக்கு உங்க குழந்தையோட சேர்த்து ஒரு மாசத்துக்கான சாப்பாட்டு செலவு எவ்வளவு ஆகுதுனு பாக்குறோம் ரெரண்டாவது விஷயம் உங்க மூணு பேத்துக்கும் சேர்த்து medical உங்களோட மருத்துவ செலவு எவ்வளவு ஆகுதுனு பாக்கணும் மூணாவது விஷயம் மருத்துவம் சாப்பாடு இது போக வீட்டு வாடகை current bill, net வச்சிருந்தீங்கன்னா net charge உ இந்த மாதிரி மாச மாசம் கண்டிப்பா கட்டக்கூடிய காசு எவ்வளவுங்கிறதை பாக்கணும் இந்த மூணு விசயத்தையும் பார்த்தது போக நாலாவது விஷயம் நீங்க எங்கயும் வெளிய போவீங்களா வெளிய போனா எவ்வளவு செலவு ஆகுது மாசத்துல கண்டிப்பா இத்தனை time நமக்காக வெளிய போய்தான் ஆகணும் அதனால எத்தனை time வெளிய போவீங்க அப்படீங்கிறதை பாத்து அதோட செலவை note பண்ணணும் அது போக மத்த செலவுகள் என்னென்ன இருக்குங்கிறதை பாக்கணும் இந்த நாலு செலவும் அத்தியாவசிய செலவுன்னு வச்சுக்கலாம் மற்ற செலவுகள் வேற என்னென்ன செலவுகளா போகுதுங்கிறதை இங்க note பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செலவை குறைக்கிறதுக்கு ஒரு plan பண்ணணும் உதாரணத்துக்கு makeup பொருள் வாங்குறதோ இல்லை தேவையில்லாத pub க்கோ hotel க்கோ அடிக்கடி போறதோ இந்த விசயங்களை குறைக்க வேண்டி இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நாம பாக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு so நான் இப்போ சொன்ன நாலு விஷயம் அத்தியாவசிய செலவு அது போக மத்த செலவு என்னங்கறத ஒரு list போட்டாச்சு அடுத்து நம்ம வருமானம் எவ்வளவுன்னு பாக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் வருமானம் வருதுங்கிறத average ஆ எடுத்துக்கலாம் இதுல உங்களோட உணவுக்காக ரெண்டாயிரம் போகுது அதேபோல உங்க வாடகைன்னு ஒரு amount வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் அதுக்கு வச்சுக்கலாம் நாலாயிரம் ரூபாய் வாடகை உணவுக்கு போயிருச்சு வெளிய போறதுக்கு ஒரு ஆயிரமும் மருத்துவ செலவுக்காக ஒரு ஆயிரமும் எடுத்து வச்சுக்கலாம் மொத்தம் ஆறாயிரம் போயிருச்சு இது போக உங்களோட எதிர்காலத்துக்காக கண்டிப்பா நீங்க ஒரு இரண்டாயிரம் save பண்ணணும் அதாவது நீங்க earn பண்ற காசுல ஒரு பத்து percentage பத்து percentage ஐ investment ஆ உங்க எதிர்காலத்துக்காக அதிகபட்சமா இருபது percentage வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சமா பத்து percentage னாச்சும் atleast பத்து percentage னாச்சும் நீங்க save பண்ணணும் நீங்க அந்த வகையில ஒரு ரெண்டாயிரத்தை save பண்ணுங்க மாச மாசம் ரெண்டாயிரத்தை உங்க எதிர்காலத்துக்காக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை எதிர்காலத்துலேயும் இருக்குமாங்கிறதை கணிக்க நம்ம ஒண்ணும் கடவுள் இல்லை உங்க எதிர்காலத்துக்காக ரெண்டாயிரம் அதுபோக ஆயிரம் மத்த செலவுக்காக இருக்குங்கிறத ஒரு bank ல FD ஆ போட்டு வச்சுக்கோங்க fixed deposit ஆ போட்டு வச்சுகிட்டீங்கன்னா வேணுங்கிறப்ப டக்குனு எடுக்கிற மாதிரியான bank ல deposit பண்ணிவச்சிருங்க இப்போ உங்ககிட்ட proper ஆன planning இருக்கு ரெண்டாவது விஷயம் an emergency அதாவது emergency ஆ எதிர்பாக்காத நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சினை வருது இதை எப்படி சமாளிக்கலாம் இந்த மாதிரி செலவை எப்படி குறைக்கலாம் இந்த மாதிரி செலவுகள் கண்ணடிப்பா எல்லாத்துக்கும் வரும் இதை நம்ம எப்படி குறைக்கிறதுன்னா avoid பண்றதுக்கு வழிகள் இல்லை ஏன்னா மனித வாழ்க்கை எப்படி வேணும்னா மாறும் இது வந்துச்சுன்னா எப்படி பாத்துக்கலாங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க இப்ப மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்கிறீங்க அது போக இன்னும் ஒரு ஆயிர ரூபாய் மருத்துவ செலவுக்காக இருக்கு எல்லா மாசமும் நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்ல முடியாது சில மாசம் மட்டுந்தான் உடம்பு சரியில்லாம போகும் சிலமாசம் அந்த காசும் இருக்கும் இந்த இரண்டு காசையும் சேர்த்து வச்சுகிட்டே இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி அவசரகாலங்கள் வராத வரைக்கும் அந்த காசை எடுத்து use பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு அவசியமே வருது ஒரு பொருள் வாங்கணும்னு இருந்தாலும் இந்த காசை use பண்ணாம ஏற்கனவே savings இருக்கிற காசுல என்ன பண்ணமுடியுங்கிறத கட்டாயம் நீங்க யோசிக்கணும் இந்த மாதிரி அவசர காலத்துல இந்த காசை எடுத்து நீங்க செலவு பண்ணலாம் அப்படி செலவு பண்றப்ப அதுக்கு அடுத்து வர்ற மாசங்கள்ல உங்களுக்கு finance manage பண்றது ரொம்ப ரொம்ப easy ஆ இருக்கும் உங்க நிதியை நீங்க correct ஆ பாத்துகிட்டீங்கன்னா மத்த மனக்கஷ்டங்கள் அதிகம் இருக்காது முடிஞ்சவரைக்கும் உங்க நிதியை பிரிச்சுக்கோங்க இத்தனை சதவீதம் நான் வந்துட்டு எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும் இத்தனை சதவீதம் என் வீட்டுக்காக செலவு பண்ணணும் இத்தனை சதவீதம் மட்டும்தான் எனக்காக செலவு பண்ணுவேன்னு வச்சிட்டு அந்த காசை மட்டும் செலவுக்கு use பண்ணுங்க அது போக மத்த காசை எடுக்கவே எடுக்காதீங்க அதுக்குள்ள உங்களோட budget ஐ minimize பண்றதுக்கான வேலைகளை என்ன முடியுமோ அதை பண்ணுங்க மூணாவது விஷயம் முக்கியமா இந்த ரெண்டு விஷயத்தை கடைபிடிச்சாவே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு நிதி நிலைமையில இருப்போம் மூணாவது விஷயம் என்னன்னா future க்காக save பண்ணணும்னு சொன்னேன் அந்த saving ஐ எந்த வகையில் எல்லாம் பண்ணலாம் நிறைய options இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா mutual funds SIP இருக்கு அதுபோக இன்னும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதுல எதோ ஒரு மூலமா நம்ம பணத்தை save பண்ணி வைக்கணும் நம்ம வந்துட்டு வெறும் stock market லையோ இல்ல mutual fund ல மட்டுமோ invest பண்ணக்கூடாது அதுபோக physical ஆன material லையும் invest பண்ணணும் physical ஆன material ஆ அப்படின்னா என்ன அப்படீன்னு கேட்டீங்கன்னா தங்கம் வாங்குறதோ நிலம் வாங்குறதோ இல்லை இதுபோல ஒரு கடையிலோ யாரோ தெரிஞ்சவங்ககிட்டயோ direct ஆ invest பண்றதோ லாபம் வருங்கிற முதலீட்டை கண்டிப்பா மேற்கொள்ளணும் அது நமக்கு நிறைய நேரத்துல கை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு corona time ல மொத்த stock market டும் crash ஆயிருச்சு ஆனா அந்த time ல யார் யாரெல்லாம் physical asset வச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லாம பிழைச்சிகிட்டாங்க சிலர் அந்த asset ஐ use பண்ணி இந்த மாதிரி stock market ல invest பண்ணாங்க அந்த காசு இப்போ பாத்தீங்கன்னா

அந்த investment இருக்கிறமாதிரி கண்டிப்பா நம்ம பாத்துக்கணும் இந்த மாதிரி பாத்துகிட்டோம்னா நம்மளோட நிதி நிலைமை ரொம்பவே super ஆ இருக்கும் முடிஞ்சவரைக்கும் பிறருக்கு help பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த help உங்க நிதியை disturb பண்ணுதா உங்க நிதிக்கு இருக்குறதை போக மத்ததை help பண்றதுதான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்க நிதியே ரொம்ப ரொம்ப பிரச்சினையில இருக்கு நீங்களே நிதி பற்றாக்குறையில இருக்கீங்க அப்படீங்குற பட்சத்துல நீங்க கடன் வாங்கி உங்களோட friend க்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ help பண்றது correct ஆன விஷயம் கிடையாது அப்படி பண்ணுனாலும் உங்களுக்குத்தான் அது வந்துட்டு நிறைய நஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு help முடிஞ்சவரையிலும் பண்ணலாம் ஆனா அது நம்ம கை மீறி இருக்ககூடாதுங்கிறதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்ன விசயங்களை பின்பற்றுங்க உங்களோட finance அ நல்லபடியா பாத்துக்கோங்க நிதி பற்றாக்குறைங்கிறது அது அறவே இருக்ககூடாதுன்னா முன்கூட்டியே அதை திட்டமிட செஞ்சிருக்கணும் நன்றி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 hi நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா. நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க

ஓ அப்படியா உடம்பெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு ஆஹ் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஆஹ் இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். இப்பதான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன். அதான் bore ஆயிட்டே இருந்தேன்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 ஆஹ் சரி, சரி ரொம்ப சந்தோஷம்

ஆஹ் நான் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு இப்பதான் சாப்பிட்டுட்டு உக்காந்தேன் அதான் உடனே உங்க ஞாபகம் வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு பேசவே இல்லை. அதான் உங்ககிட்ட கூப்பிட்டேன். சரி, சரி இந்த வேலை எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு

நீங்க சொல்லுங்க இப்ப வீட்டுல எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா

ஓ அப்படியா பையன் school போயிருக்கானே எந்த class ல இருக்கான்

ஓ அப்படியா செயின்ட் பால் ஸ்கூல்லயா சரி, சரி, சரி எங்க இருக்கீங்க நீங்க போபால்ல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

campus campus உள்ள போகணும் ஓ அப்படியா சரி, சரி, சரி லட்சுமி உங்களுக்கு எப்படி தெரியும்

ஓ அக்காவோட பொண்ணா சரி, சரி, சரி ஆஹ் ரொம்ப நெருங்கின சொந்தம் அவங்க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 ஆஹ் வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் வந்திருக்காங்களாம் போயிருக்கேன். ஓ எங்க தாத்தாவும், அங்கேதான் வேலை பண்ணாங்க. சுவாமிநாதன்னு சொல்லிட்டு.

சின்னையான்னு கூப்பிடுவாங்க இங்க இவங்க லட்சுமியோட அம்மா எல்லாம் தெரியும். லட்சுமி பேரும், அவங்க அண்ணா பேரும் என் தாத்தாதான் வச்சின்னங்க வெச்சாங்க. so தெரியும் எல்லாரும். ஆஹ் எங்க எங்க மாமனார் வீட்டில அவங்க நீங்க சொன்னீங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் ஆனா எனக்கு அவ்வளவா தெரியாது இங்க ஓ சரி, சரி. நீங்க எங்கலிருந்து வந்திருக்கீங்க நீங்க சேலம்ல இருந்து இங்க shift ஆனீங்களா இல்ல, இல்ல நான் சேலம் தான் ஆஹ் நான் இருந்தது வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்கிருந்து வந்தாங்க. marriage பண்றதுக்கு. அப்புறம் marriage பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி ஓ நீங்க properly சேலம் இருந்து வந்திருக்கீங்க ஆஹ் ஆஹ் நான் வந்து, இருபது வருஷம் ஆகுது இங்க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

tenth மட்டும் படிச்சீங்களா அப்படியா, அப்படியா, சரி, சரி. இல்லை ஆஹ் சேலம்ல எல்லாம் அவ்வளோ எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க.

அப்ப எனக்கு வந்து பதினெட்டு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு

ஆஹ் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து, வயசு எல்லாம் பாக்குறது இல்லல்ல ஆமா, ஆமா, அப்ப எல்லாம் பாக்க மாட்டாங்க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 ஓ அப்படியா அப்படியா இல்லை உங்களுக்கு சேலம் நல்லா பிடிச்சிருச்சா இல்லை போபால் பிடிக்கிறதா

ஆஹ் bhopal ல தான் பிடிக்குமா ஏன் சேலம் எதுக்கு பிடிக்காது இல்ல போவோம் வருவோம் நல்லா சந்தோஷமா enjoy பண்ணிட்டு வருவோம். ஆனா இருக்குறது வந்து, இங்க இங்க தான் பிடிக்கும்.

ஆஹ் இங்க வந்து பையன் படிக்கிறான். பையனுக்கு இங்கதான் ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா அப்படியா சரி, சரி, சரி ஆஹ் அப்புறம்

அஹ் நல்லா இருக்கு. சரி, சரி நானும் இப்ப இப்பதான் போய் சென்னை போயிட்டு வந்தேன். இப்ப கல்யாணத்துல போயிட்டு வந்தேன். என் மாமாவோட கல்யாணம்.